லிப்ரியாஃபிஸ் பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் காணபோவது குரி விசார்ட் மூலம் எளிய குரீஸ் உருவாக்குவது பீல்ட் களை தேர்வு செய்தல் பீல்ட் களை வரிசைப்படுத்துதல் மற்றும் குரீஸ் க்கு சியர்ச் கிரைட்டீரியா அல்லது கண்டிஷன்ஸ் தருதல்
முதலில் குரீஸ் என்பது என்ன என்று பார்க்கலாம்
குரீஸ் என்பது ஒரு டேட்டாபேஸ் லிருந்து ஒரு குறிப்பிட்ட தகவலை பெற உதவுவது
அதாவது ஒரு டேட்டாபேஸ் ஐ கொடுத்த சியர்ச் கிரைட்டீரியா க்கு பொருந்துவனவற்றை காட்டும் படி உசாவலாம்
உதாரணத்துக்கு நமக்கு அறிமுகமான லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ பார்க்கலாம்
நம் லைப்ரரி டேட்டாபேஸ் இல் புத்தகங்கள் உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை வைத்து இருக்கிறோம்
இப்போது லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ எல்லா லைப்ரரி உறுப்பினர்களும் யார் யார் என்று உசாவ முடியும்
அல்லது லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ லைப்ரரி யில் இப்போது இல்லாத புத்தகங்களை எல்லாம் எவை என உசாவ முடியும்
பேஸ் ஐ பயன்படுத்தி எளிய குரி ஐ எப்படி உருவாக்குவது என்று பார்க்கலாம்
உதாரணமாக எல்லா உறுப்பினர்களையும் அவர்களின் போன் numberகள் உடன் பட்டியலிடலாம்
லைப்ரரி டேட்டாபேஸ் இல் இருக்கிறோம்
இதற்குள் அதை திறக்க கற்று இருப்பீர்கள்
இடது பேனல் இல் குரீஸ் சின்னத்தில் சொடுக்கலாம்
வலது பேனல் இல் மூன்று தேர்வுகளை காணலாம்
முதலில் ஒரு எளிய குரி ஐ உருவாக்குவதால் சுலபமான விரைவான வழியை கடைபிடிப்போம்
அது குரீஸ் விசார்ட் ஐ பயன்படுத்துவது
சிக்கலான குரீஸ் களை உருவாக்க பேஸ் நமக்கு தோதான சில தேர்வுகளை வைத்து இருக்கிறது
கிரியேட் குரி இன் டிசைன் வியூ
கிரியேட் குரி இன் எஸ்கியூஎல் வியூ போன்ற இவற்றை பின்னால் கற்போம்
இப்போதைக்கு யூஎஸ்இ விசார்ட் டோ கிரியேட் குரி மீது சொடுக்கலாம்
இப்போது மேலே குரீஸ் விசார்ட் என்று சொல்லும் ஒரு பாப் உப் விண்டோ வை காணலாம்
இடது பக்கம் போக வேண்டிய எட்டு படிகள் உள்ளன
படி 1 - பீல்ட் செலக்ஷன்
வலது பக்கத்தில் டேபிள்ஸ் லேபல் இன் கீழ் ஒரு கீழிறங்கும் பெட்டியை காணலாம்
இங்குதான் குரி ஐ கோரும் டேட்டா வின் சோர்ஸ் ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும்
நம் உதாரண குரி எல்லா லைப்ரரி உறுப்பினர்களின் பட்டியல் பற்றியது
ஆகையால் கீழிறங்கும் பெட்டியில் Tables மெம்பர்ஸ் மீது சொடுக்கலாம்
இப்போது இடது பக்கம் கிடைக்கும் பீல்ட் களில் நேம் பீல்ட் இல் இரட்டை சொடுக்கு சொடுக்கி வலது பக்க லிஸ்ட் boxக்கு நகர்த்தலாம்
அடுத்து போன் பீல்ட் இல் சொடுக்கி வலது பக்க லிஸ்ட் boxக்கு நகர்த்தலாம் எல்லா பீல்ட் களையும் வலது பக்கம் நகர்த்த இரு அம்புக்குறியுள்ள வலது சுட்டும் பட்டன் ஐ அழுத்தலாம் என நினைவு கொள்க
இப்போது கீழே நெக்ஸ்ட் பட்டன் மீது சொடுக்கலாம்
படி 2 சோர்ட்டிங் ஆர்டர்
நம் உதாரண குரி எல்லா லைப்ரரி உறுப்பினர்களின் பட்டியல் பற்றியது ஆகையால் இது அப்படியே இருக்கலாம்
அல்லது மெம்பர் பெயர்களால் பட்டியலை ஒழுங்கு செய்யலாம்
பேஸ் விசார்ட் விடை பட்டியலை 4 பீல்ட் கள் வரை அடுக்க வழி செய்கிறது
இப்போதைக்கு மேலே உள்ள கீழிறங்கும் பெட்டியை சொடுக்கி
membersநேம் இல் சொடுக்கலாம்
மேலும் அடுக்குதல் கீழிறங்கு வரிசையா அல்லது மேலேறு வரிசையா என்று நிர்ணயிக்கலாம்
அசெண்டிங் தேர்வில் சொடுக்கலாம்
அடுத்த படி
படி 3 சியர்ச் கண்டிஷன்ஸ்
இந்த படி விடையை சில நிபந்தனைகளால் கட்டுப்படுத்த உதவுகிறது
உதாரணமாக விடை ர் எழுத்தில் ஆரம்பிக்கும் மெம்பர் பெயர்களை மட்டும் காட்ட வேண்டும் எனலாம்
இதற்கு பீல்ட்ஸ் கீழிறங்கும் பெட்டியையும் பின் membersநேம் ஐயும் சொடுக்க வேண்டும்
இப்போது கண்டிஷன் டிராப் டவுன் பாக்ஸ் ஐ சொடுக்குக
இங்கே பலவித நிபந்தனைகளை காணலாம்
லைக் மீது சொடுக்குகிறோம்
வால்யூ டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் கேப்பிட்டல் ர் மற்றும் ஒரு பெர்சென்டேஜ் சிம்போல் ஐ டைப் செய்யலாம்
இப்படி எளிய மற்றும் சிக்கலான நிபந்தனைகளை நம் குரி இல் நுழைக்க முடியும்
இப்போது எல்லா உறுப்பினர்களையும் பட்டியலிட R வால்யூ டெக்ஸ்ட் பாக்ஸ் இலிருந்து நீக்கிவிட்டு நெக்ஸ்ட் மீது சொடுக்கலாம்
படி 7 க்கு தாவி வந்துவிட்டோம் என்பதை கவனிக்க
ஏனெனில் ஒரு எளிய குரி ஐ ஒரே ஒரு டேபிள் இல் உருவாக்குகிறோம்
மேலும் நம் குரீஸ் விவரங்களை தரும் சுருக்கங்களை அல்ல
சுருக்க குரீஸ் டேட்டா அக்ரிகேட் functionகள் மற்றும் பை குரூப்பிங் இலிருந்து தரப்படுகின்றன
சில உதாரணங்கள் எல்லா உறுப்பினர்கள் அல்லது எல்லா புத்தகங்களின் மொத்த விலை
இவற்றை பின்னால் பார்க்கலாம்
இப்போது இங்கே மாற்றுப்பெயர்களை அமைக்கலாம்
அதாவது கிடைக்கும் விடை பட்டியலில் பிரெண்ட்லி மற்றும் விவரமான லேபல்ஸ் அல்லது தலைப்புகளை தரலாம்
ஆகவே நேம் பீல்ட் க்கு மாற்றுப்பெயர் மெம்பர் நேம் மற்றும் போன் பீல்ட் க்கு மாற்றுப்பெயர் போன் நம்பர் என வைப்போம்
இந்த புது மாற்றுப்பெயர்களை இந்த இரண்டு டெக்ஸ்ட் boxகளில் இட்டு பின் நெக்ஸ்ட் ஐ சொடுக்கலாம்
இப்போது எட்டாவது படி இங்கே நம் எளிய குரி க்கு பொருத்தமான பெயரை கொடுக்கலாம்
லிஸ்ட் ஒஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆண்ட் தெய்ர் போன் நம்பர்ஸ் என நேம் ஒஃப் தே குரி லேபல் எதிரில் உள்ளிடலாம்
இப்போது காண்பது நம் Wizardயில் இட்ட தேர்வுகளின் பட்டியல்
இங்கிருந்து மேலே எப்படி போவது
வலது பக்கம் மேலே டிஸ்ப்ளே குரி தேர்வை சொடுக்கி பினிஷ் பட்டன் ஐயும் சொடுக்கலாம்
விசார்ட் விண்டோ மூடப்பட்டு விட்டது
மேலும் லிஸ்ட் ஒஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆண்ட் தெய்ர் போன் நம்பர்ஸ் என்ற ஒரு புதிய விண்டோ திறந்துள்ளது
உறுப்பினர்கள் டேபிள் இல் உள்ளிட்ட எல்லா நான்கு உறுப்பினர்கள் பெயர்களையும் அவர்களுடைய போன் நம்பர் களுடன் காண்கிறோம்
மேலும் அவை அகர வரிசையில் மேலேறும் வரிசையில் அமைந்துள்ளன
ஆகவே இதுவே நம் எளிய குரி
இதோ ஒரு பயிற்சி
எல்லா புத்தகங்களையும் மேலேறு வரிசையில் காட்ட ஒரு குரி ஐ உருவாக்குக
இதில் எல்லா பீல்ட் களையும் சேர்க்கவும்
அதற்கு லிஸ்ட் ஒஃப் ஆல் புக்ஸ் இன் தே லைப்ரரி என பெயரிடுக
இத்துடன் Baseஇல் விசார்ட் ஐ பயன்படுத்தி குரீஸ் உருவாக்கம் மீதான டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்கச்சொல்ல கற்றது குரீஸ் Wizardயை பயன்படுத்தி எளிய உசாவல்கள் உருவாக்கம் பீல்ட் களை தேர்வு செய்தல் பீல்ட் களை வரிசைப்படுத்துதல் மற்றும் குரீஸ் க்கு சியர்ச் கிரைட்டீரியா அல்லது கண்டிஷன்ஸ் தருதல்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
இந்த திட்டம் httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்